ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் பைல்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
ஒரு பைல் ஐ திறத்தல் வரி வரியாக பைல் இன் உள்ளடக்கத்தை படித்தல் பைல் இன் உள்ளடக்கத்தை முழுவதுமாக படித்தல் பைல் இன் வரிகளை ஒரு லிஸ்டுக்கு அப்பெண்ட் செய்தல்
பைல் ஐ மூடுதல் இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் நீங்கள் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் மற்றும் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் போர் டியூட்டோரியல் களை முடித்துவிட்டு வரும்படி பரிந்துரைக்கிறோம்
ஆகவே இப்போது டெர்மினல் ஐ திறந்து ஐபிதான் ஐ துவக்குவோம்
ஆகவே டைப் செய்க ஐபிதான் ஸ்பேஸ் ஹைபன் பைலாப்
நாம் முதலில் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் இல் உள்ள பெண்டுலும் டாட் டிஎக்ஸ்டி பைல் ஐ திறக்கலாம் ஆகவே டைப் செய்க ப் இஸ் எக்குவல் டோ ஒப்பன் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் பெண்டுலும் டாட் டிஎக்ஸ்டி
இங்கே ப் என்பது பைல் ஆப்ஜெக்ட் எனப்படும்
டெர்மினல் இல் ப் என டைப் செய்து அது என்ன என்று பாக்கலாம்
டைப் செய்க ப் பின் என்டர் செய்க
பைல் objectஆனது பைல்பாத் மற்றும் திறந்திருக்கும் பைல் இன் மோடு ஐயும் காட்டுகிறது
ர் என்பது ரீட் ஒன்லி மோடு மற்றும் வாவ் என்பது விரைட் மோடு
நீங்கள் பார்ப்பது போல இந்த பைல் ரீட் ஒன்லி மோடு இல் திறந்துள்ளது
நாம் முதலில் முழு பைல் ஐயும் ஒரே வேரியபிள் ஆக படிக்கக்கற்கலாம்
நாம் ரீட் வழியை பைல் இல் உள்ளவற்றை வேரியபிள் பெண்ட் க்கு இணைக்கிறோம்
ஆகவே டைப் செய்க பெண்ட் இஸ் எக்குவல் டோ ப் டாட் ரீட் குளோசிங் பிராக்கெட்ஸ் பின் என்டர் செய்க
இப்போது பிரின்ட் ஸ்பேஸ் பெண்ட் என டைப் செய்து பெண்ட் இல் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம்
நாம் பெண்ட் இல் பைல் இன் எல்லா டேட்டா வும் இருக்கிறது
வெறுமே பெண்ட் என டைப் செய்து இன்னும் விவரமாக பார்க்கலாம்
ஆகவே இப்போது வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
வேரியபிள் களை ஒரு லிஸ்ட் ஆக பிரிக்கவும் பெண்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் பைல் இல் உள்ள வரிகளை
நாம் ஸ்பிளிட்லைன்ஸ் பங்ஷன் ஐ பயன்படுத்தி இதை தீர்க்கலாம்
ஆகவே டைப் செய்க பெண்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இஸ் எக்குவல் டோ பெண்ட் டாட் ஸ்பிளிட்லைன்ஸ் குளோசிங் பிராக்கெட்ஸ் பின் என்டர் செய்க
இப்போது வரி வரியாக பைல் ஐ படிக்கக்கற்கலாம்
ஆனால் அதற்கு முன் நாம் பைல் ஐ மூட வேண்டும்
ஏனெனில் அது கடைசி வரை படிக்கப்பட்டுவிட்டது
ப் க்குள் திறந்த பைல் ஐ மூடுவோம்
டைப் செய்க ப் டாட் குளோஸ் குளோசிங் பிராக்கெட்ஸ் பின் என்டர் செய்க
அதில் என்ன இருக்கிறது என்று காண ப்ராம்ப்ட் இல் மீண்டும் டைப் செய்க ப் அது இப்போது பைல் மூடப்பட்டு விட்டதாக சொல்லுகிறது
நாம் திறந்த பைல்களை அதன் வேலை முடிந்தவுடன் நாமே மூடுவது நல்ல புரோகிராமிங் பிராக்டிஸ் ஆகும்
இப்போது வரி வரியாக பைல் ஐ படிக்கப் போகலாம்
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
பைல் ஆப்ஜெக்ட் ஆக பைல் பெண்டுலும் டாட் டிஎக்ஸ்டி ஐ ப் ஆல் திறக்கவும்
நாம் உப் அரோவ் வை அந்த ஒப்பன் கமாண்ட் வரும் வரை அழுத்தி அதை மீண்டும் செயலாக்கலாம்
பின் Enter செய்வோம்
இப்போது வரி வரியாக பைல் ஐ படிக்க நாம் போர் கமாண்ட் ஆல் பைல் ஆப்ஜெக்ட் மீது வரி வரியாக இட்டரேட் செய்யலாம்
பைல் மீது வரி வாரியாக இட்டரேட் செய்து பின் அந்த வரிகளை அச்சிடலாம்
ஆகவே டைப் செய்க இன் தே கமாண்ட் போர் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் ப் கோலோன் பின் பிரின்ட் லைன்
லைன் ஒரு வேரியபிள் சில சமயம் அதை லூப் வேரியபிள் என்பர் மேலும் அது ஒரு கீவர்ட் இல்லை
நாம் வேறெந்த வேரியபிள் பெயரையும் உபயோகித்து இருக்கலாம் ஆனால் லைன் பொருள் பொதிந்ததாக இருக்கிறது
லைன் களை பிரின்ட் செய்யாமல் அவற்றை ஒரு லிஸ்ட் க்கு அப்பெண்ட் செய்யலாம்
லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்
நாம் முதலில் லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் என்னும் காலி லிஸ்ட் ஐ துவக்க வேண்டும்
அதற்கு டைப் செய்க லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இஸ் எக்குவல் டோ ஸ்க்வேர் பிராக்கெட் பின் என்டர் செய்க
நாம் அதன் பின் பைல் ஐ வரிவரியாக படித்து பின் இந்த வரிகளை லிஸ்ட் க்கு அபெண்ட் செய்வோம்
நாம் வழக்கம் போல இந்த பைல் ஐ fகுளோஸ் ஐ பயன்படுத்தி மூடலாம்
பின் திறக்கலாம்
ஆனால் இம்முறை பைல் ஆப்ஜெக்ட் ப் ஐ சும்மா விட்டுவிடுவோம்
பின் பைல் ஐ போர் ஸ்டேட்மெண்ட் இல் நேரடியாக திறப்போம்
இதனால் பைல் ஐ திறக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் அதை மூட வேண்டாம்
ஆகவே டைப் செய்க போர் லைன் இன் ஒப்பன் வித்தின் பிராக்கெட்ஸ் மற்றும் சிங்கில் கோட்ஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் பெண்டுலும் டாட் டிஎக்ஸ்டி கோலோன் லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் லைன் Enter செய்க
நாம் லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இல் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம்
ஆகவே டைப் செய்க லைன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் பின் என்டர் செய்க
line list பைல் இல் உள்ள வரிகளுடன் நியூலைன் கேரக்டர்ஸ் களின் லிஸ்ட் ஐ கவனிக்கவும்
நீங்கள் கவனித்து இருந்தால் பெண்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் இல் நியூலைன் கேரக்டர்ஸ் இல்லைஏனெனில் ஸ்ட்ரிங் பெண்ட் நியூலைன் கேரக்டர் களில் வெட்டப்பட்டது
நாம் வரிகளில் இருந்து நியூலைன் கேரக்டர் களை ஸ்ட்ரிப் செய்யலாம்
இது சில ஸ்ட்ரிங் மெத்தோட்ஸ் ஆல் இயலும்
இவற்றை நாம் ஸ்ட்ரிங்ஸ் குறித்த டியூட்டோரியல் லில் காணலாம்
ஆகவே இப்போது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நாம் கற்றதை திருப்பிப் பார்க்கலாம்
ஒப்பன் மற்றும் குளோஸ் பங்ஷன் களை பயன்படுத்தி பைல் களை ஒப்பன் மற்றும் குளோஸ் செய்க
ரீட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி பைல் களில் உள்ள டேட்டா வை முழுமையாக படிக்கவும்
பைல் ஆப்ஜெக்ட் மீது இட்டரேட் செய்து அதில் உள்ள டேட்டா வை போர் லூப் ஐ பயன்படுத்தி வரி வரியாக படிக்கவும்
மற்றும் இறுதியாக அப்பெண்ட் பங்ஷன் ஐ போர் லூப் க்குள் பயன்படுத்தி ஒரு பைல் இன் வரிகளை அப்பெண்ட் செய்க
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஒப்பன் பங்ஷன் திருப்புவது ஒரு
ஸ்ட்ரிங் லிஸ்ட் பைல் ஆப்ஜெக்ட் பங்ஷன் 2
பங்ஷன் splitlines செய்வது என்ன
எல்லாம் ஒரே வரியில் டேட்டா வை ஸ்ட்ரிங்ஸ் ஆக காட்டும் வரி வரியாக டேட்டா வை ஸ்ட்ரிங்ஸ் ஆக காட்டும் வரி வரியாக டேட்டா வை காட்டும்
ஆனால் ஸ்ட்ரிங்ஸ் ஆக அல்ல
ஆகவே இப்போது நாம் அதன் விடைகளை காணலாம் 1பங்ஷன் openஒரு பைல் ஆப்ஜெக்ட் ஐ திருப்புகிறது
பங்ஷன் ஸ்பிளிட்லைன்ஸ் வரி வரியாக டேட்டா வை ஸ்ட்ரிங்ஸ் ஆக காட்டும்
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி